பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கு.

வீட்டை சுற்றி மரங்கள் எல்லாம் இருக்கு.

நெறிய புது புது சிலைகள் இருக்கு.

மேலே செல்லோ டேப் ஒன்னு வெச்சிருக்காங்க.

நெரிய போட்டோ செவுத்துல மாட்டி இருக்கு.

துணி எல்லாம் நீட்டா அடுக்கி இருக்காங்க.

ரோட் செவுத்துல மஞ்சள் கருப்பு பெயிண்ட் போட்டு இருக்காங்க.

இது அதிகாலை நேரம் மாக இருக்கு.

ஏழு கண்ணாடி ஜார்கள் இங்கே இருக்கு.

ஒரு கார் நிறுத்தி வெச்சு இருக்காங்க.

ஒரு லைட் மட்டு எறிஞ்சிட்டு இருக்கு.

செவுத்த ஒட்டி கேரம் போர்டு ஒன்னு இருக்கு.

மழையும் வெயிலும் படாம இருக்க ஷிட்டால கவர் பண்ணி இருக்காங்க.

இங்கு ஒரு சின்ன காடன் இருக்கு.

இத சுற்றி நெறிய செடி வளர்ந்துள்ளது.

மேலே பக்கெட் எல்லாம் கவுத்தி வெச்சிருக்காங்க.

எல்லா வீட்டு மேல சின்டெக்ஸ் வெச்சி இருக்காங்க.

பெட்ரோல் பங்க் மேல வீடுகள் எல்லா இருக்கு.

ரைட்ல ஒருத்தர் சேர்ல உக்காந்துட்டு இருக்காரு.

நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ் ஹோம் அப்ளையன்ஸ் போர்டு இருக்கு.

மாடியில ரெண்டு சின்டர் வெச்சி இருக்காங்க.

இந்த ரூம்ல கம்ப்யூட்டர் நெறையா இருக்கு.